நெறைய பைக்ஸ் பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

மேல ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

த பஜார் டிபார்ட்மென்டல் ஸ்டோர்ஸ் பீல் தி டிஃபரன்ஸ்ன்னு போட்ருக்காங்க.

டி_விக்கு லெஃப்ட் சைடுல ஒரு மிரர் ருக்ஹே.

பெட்ரோல் பம்ப்கிட்ட ஒரு ஃபயர் எக்ஸிங்மிஸிர் இருக்கு.

பின்னாடி ரெட் கலர் சேர்ஸ் நெறையா இருக்கு.

ஹாஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண் அ பேஸ்மென்ட் போட்ட ஒரு பில்டிங் இருக்கு.

ற்ற சரியாவு நெறையா வெஹிக்கல்ஸ் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியா இருக்கு.

மேல சீலிங்க்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

என்ட்ரன்ஸ்க்கு அந்த பக்கோ பவர் லைன்ஸ் பாஸ் ஆவுது.

டேபிள் மேல ஒரு ரெண்டு ஹாட் பாக்ஸ் .

வீட்டு முன்னாடி ரெண்டு கார் பார்க் பண்ணிருக்காங்க.

ஆப்போசிட்ல ப்ளூ கலர் போர்டுல பந்தன் பேங்க்குனு போட்டு ஒரு போர்டுருக்கு .

இதுக்கு நேரா மேல ஒரு டி_வி இருக்--

இதுக்கு பக்கத்துல ஒரு பேரிகேட் இருக்கு.

லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ளூ கலர் பில்லர்ருக்கு .